போன் நம்பர் குடுத்துருக்காங்க செவன் ஃபைவ் நைன் ஏய்ட் போர் த்ரீ நைன் ஏய்ட் ஒன் ஜீரோனு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் குடுத்துருக்காங்க.

எல்லோ கலர் சார்ட் வெச்சி ஏதோ பண்ணிட்ருக்கான் செகண்ட் வந்து ப்ளூ கலர் சார்ட்ல என்னமோ பண்ணி வச்சிருக்கான்.

மேல வந்து மம் அ ப்ளூ கலர்ல சீட்டு போட்டு செட்டு வச்சிருக்காங்க.

இது கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில விவேகானந்தர் சிலை இருக்கு. அதுக்கப்புறம் அ காந்தி மண்டபம் இருக்கு. இந்த பக்கம் பா.

இங்குன்ன ரோடு ரோட்டில நறைய வண்டியெல்லாம் போயிட்ருக்கு ஆ அதுல வந்து ஒரு லாரி பிரண்ட்ல போய்ட்டு நிக்கு பிரண்ட்ல நறைய வண்டி டிராபிக்காயி நிக்குது.

இது வெளில கண்ணாடில ஓபன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காங்க.

சரக்கு விளையாட்ருக்கு மேல ரெண்டு பேர் சரக்கு ஹு ரெடி ஆயிட்டு நிக்காங்க.

இது மார்த்தாண்டம் கோயிலு. அங்க வந்து நம்ம கிறிஸ்துமஸ்க்கு வந்து லைட் போட்ருக்காங்க.

நர ரோசு ஒயிட் கிரீனு ப்ளூ அப்டிசொல்லிட்டு நிறைய பூ வச்சு டெக்கரேட் பண்ணி இருக்காங்க.

ஃப்ரண்ட்ல ஒரு லைன் கம்பம் நிக்குது மின்கம்பம் எல்லா வந்து அ போய் போய்ட்டுருக்கு.

இது ஒரு ஹிந்து கோயிலு கோயிலுக்கு மேல பெரிய ஒரு ஆரம் போட்ருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் சிங்க செல வச்சிருக்காங்க.

இது ஒரு லஸ்சி ஷாப்பு ஆ அதுகப்ரொ ரெண்டு பேர் வந்து உக்காந்திருக்காங்க ஒரு ஹெல்மெட்டை வந்து பெஞ்சுலெ வச்சிருக்காங்க.

அதுக்கப்பறொ ஒரு வெளியில ஏ_சி இருக்கு அதுக்கு பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சு இருக்காங்க.

ஒரு தென்னை மரம் நிக்கிது பணை மரம் நிக்கிது கிறிஸ்துமஸ் ட்ரீ நிக்கிது எல்லா மரமும் நிக்கிது.